ஆ ரூம்ல யாரு இல்ல ஏதோ டவல் காஞ்சுட்ருக்குது கீழ வந்து யாரோ படுத்து எந்துரிச்சு போய்ருகாங்க போல அப்டியே பெட்சிட் அதெல்லா கெடக்குது.

இது எதோ ஷாப் மாறி இருக்கு.

முன்னாடி உள்ள ரெண்டு பர்சன் நிக்கிறாங்க.

இந்த பிச்சர்ல பாத்தீங்கனா எடுத்தோவுன ஒரு பெரிய கேட்ருக்கு உள்ள என்ட்ரன்ஸ்க்காக .

முன்னாடி அந்த டிசைன் கூட பாத்தீங்கனா நல்லா பூ டிசைன் மாரி போட்டு என்டர்ன்ஸ்காக வச்சிருக்காங்க.

ம் பழைய காலத்து பொருளெல்லா வெச்சி இருக்குற மியூசியம் மாறி--

பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஷேப்ல சின்னதா கட்டி அதுக்குள்ள பல காலத்து பொருள் எல்லாம் வச்சுருக்குறாங்க நல்லா ஆட்ரான இதுல அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க.

இந்த பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்னா ஒரு முன்னாடி ஒரு மரோ பாலன் பழைய ஒரு மரோ இருக்கு.

அப்டியே பாத்தீங்னா அந்த சைடுல ஃபுல்லா மரங்கல்லா இருக்கு.

இந்த பிச்சர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கனா ஒரு துணி கட.

பாத்தீங்னா நெறைய வெரைட்டி ஆஃப் டீசர்ட்லா அங்க தொங்குது.

கடையில பார்த்தீங்ன்னா சிப்ஸ் எல்லா தொங்கிட்ருக்கு.

லேபர்ஸல்லா ஆரஞ்ச் கலர் கோட்டு போட்டு நின்னுட்ருக்குறாங்க.

பிசக்ர்ல பாத்தீங்னா இது ஒரு ஃபிஷ் ஷாப் மாரி இருக்கு.

பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆஃபீஸ் செட் அப்ல ஒரு பிச்சர் குடுத்துருக்காங்க.

மெயின் என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கனா ரெண்டு ஸ்டேச்சு இருக்--

இதுல ஒரு வாட்ரூ கேன்ட்ருக்கு .

இது என்ன பூனு பாத்தம்னா ரோஸ் பூ நல்ல செவப்பு நெறத்துல அழகா இருக்கு.

எல்லாரு தலைல ஒரு தொப்பி மாட்டிருக்காங்க.

இந்த பிச்சர்ல பாத்தீங்னா நமக்கு ஒரு பில்டிங் குடுத்துற்க்காங்க.

ஆப்போசிட்ல ஒரு தோட்டம் மாரி போட்ருக்காங்க.

ஏ_டி_எம்ல உள்ள என்ட்ரன்ஸ்காக ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் நிக்கிறாரு.

இந்த ஏ_டி_எம்ல இது மேல போர்டுல என்ன எழுதிருக்குன்னா சி_யு_பினு எழுதிருக்கு.

எதோ நார்த் சைடுல கொண்டாடுற கோயில் ஃபங்ஷன் நெனக்றே.

நறைய ஊர் மக்கள் எல்லா நறைய பேரு வருக வரு வந்திருக்காங்க.

இது பாத்தீங்கனா எதோ ஒரு பங்க்ஷன் மாரி இருக்கு நெறைய பீப்பிள்ஸ்லா வந்து உக்காந்துருக்காங்க.

அப்படியே சைடுல பாத்தீங்கன்னா ஒரு அழகா அந்த இத ரசிக்கிற மாதிரி இரண்டு சேர் செட்டப் இருக்கு.

ஒரு நல்ல லூக்ல இருக்கு செடி வீட்டோட சேத்து ஒரு செடி நட்--

மாடி ஃபிரண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ஸ் நிக்கிறாங்க.

இந்த பிச்சர்ல பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு குடோன் மாரி இருக்கு இந்த குடோன் ஃபேக்டரிக்குள்ள ஒரு நாலு அஞ்சு மூட்டைங்க வந்து தொங்குது அந்த நாலு அஞ்சு மூட்டைகுள்ள ஏதோ பச்ச கலர் லீப் மாரி இருக்கு.

இந்த பிக்சர்ல பாத்தீங்னா ஒரு நேச்சரோட கலந்த ஒரு பில்டிங்காட்டோ இருக்கு.

இந்த வீடு நல்லா ஆதென்டிக்கா இருக்--.

இது பாத்தீங்கனா ஒரு சர்ச்சு நெனைக்கிறே.

அப்டியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலுவ சிம்பல் விண்டோ மாறி ஒன்ருக்கு.

அப்டியே ரெண்டு ட்ரீஸ் இருக்கு ஒரு நல்ல லுக்கோட .

ன்னாடி பாத்தீங்கன்னா மலே ஒன்னு இருக்கு.

மேகங்கள் எல்லா அடி கடந்து போரத நீங்க பாக்கலாம்.

இந்த பிச்சர்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கோவிலுக்காக சாமி கும்புடறாங்கன்னு நெனைக்கிறே.

அ அதுக்கு கீழ பாத்திங்னா நெறைய பீப்ல்ஸ் அந்த பக்கமு இந்த பக்கமு போயிட்டு வந்ட்டு இருக்கறாங்க.

பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரோ இருக்கு.

இந்த ஹோம்ல ஒரு டைன்னிங் ஏரியா .

மேல பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான லைட் ஃபிட்டிங் ஒன்னு வெச்சிருக்காங்க.

உள்ள பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து மீன வந்து கிளீன் பண்ணிட்ருக்குறாங்க.

சேர்ஸ் இருக்கு அந்த எட்டு சேருமே யுனிக்கா இருக்கு.

இது பாத்தீங்கனா எதோ ஒரு கிரவுண்ட்டு மாரி இருக்கு.

கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சோ பேர் நல்லா வெளாடிட்டு ஆக்டிவிட்டீஸ்சான கேம் வெளாண்ட்ருக்காங்க.